இயற்கையாகவே உயர்ந்திருக்கும் நில மேற்பரப்பு என்றும் ஆக்கு போற்று ஆகிய அகராதி மலைக்கு வரிவிலக்கணம் கொடுத்துள்ளது. நிலப் பண்பியல் மலைகளை எரிமலை எரிமலை மடிப்பு பகுதி என மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன இம்மூன்று வகைகளும் பூமிக்கு அடியில் இருந்து பாறை அடுக்குகள் நகர்வதால் உருவாகின்றன எரிமலைகள் பூமிக்கு அடியில் இருக்கும் பாறை அடுக்குகளின் அழுத்தத்தினால் வெப்பநிலை உயர்ந்து எரிமலைகள் உருவாகின்றது பூமிக்கு அடியில் நூறு கிலோ மீட்டர் தொலைவில் ஏற்படும் உயர் அழுத்த வெப்பநிலையானது அருகில் இருக்கும் பாறைகளை உருவாக்கி திரவம் போன்றவற்றை விடும். திரவம் போன்றதாக விடும். திரவ நிலைகள் உள்ள பாறை குளமானது தனது உஷ்ணத்தினால் மேலே இருந்து பூமியின் மேற்பரப்பை அடைந்து விடும் மேற்பரப்பை அடைந்த பாறை குளமானது அப்படியே படிந்து பெரும் ஏரி மலைகளாக உருவாகி விடும் மலை மடிப்பு மலைகள் மடிப்பு மலைகளானது பூமிக்கு மேல் இருக்கும் பாறை அடுக்குகள் ஒன்றோடு ஒன்று உயர்ந்து பாறைகள் மடிவதனால் உருவாகின்றன. பெரும் வெடிப்பிலிருந்து உருவாகிய பூமியின் மேற்பரப்பில் எடை குறைந்து காணப்பட்ட பெரும் பாறைகளானது ஒரு கட்டத்தில் அசையா பாறைகள் பெரும் விசை கொண்டே கண்டங்களுடன் மோதியதால் ஏற்பட்ட செங்குத்தான மடிப்புகளே மடிப்பு மலைகள் எனப்படுகின்றன. ஆல்பஸ் மலை தொடரில் ஒரு பகுதியாக ஜிலான் மலைத்தொடர் மடிப்பு மலைகளுக்கு சிறந்த உதாரணம் ஆகும். பகுதி மலைகள் பூமியின் மேல் அடுக்கில் உள்ள பாறை அடுக்குகள் ஒன்றோடு ஒன்று உராய்வதில் ஏற்படும் தவறுகளினால் பகுதி மலைகள் உருவாகின்றன. ஒரு பாறையின் தவறு~ தவறலான நகருதலால் மற்ற பாறைகள் பாதிக்கும் ஆனாலும் மலைகள் உருவாகும். பாறைகள் உராய்வதால் மேல் எழும்பப்பட்ட பகுதிகள் பகுதி மலைகள் ஆகும். மலை தொடரின் இடைப்பட்ட பள்ளமான பகுதிகள் பிளவிடை பள்ளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் இது சிறிய வடிவிலான பள்ளத்தாக்குகளும் ஆகும். கிழக்கு ஆப்பிரிக்கா வட அமெரிக்காவின் மேற்கு பகுதியிலுள்ள மலைத்தொடர் ஆகியவை பகுதி மலைகளின் சான்றுகள் ஆகும். பாறைகளின் அழுத்தத்தினால் மெல்லியதான பூமியின் மேல் அடுக்குகள் விரிவடையும்போது பகுதி மலைகள் அடிக்கடி உருவாகும். மண்ணரிப்பு மலைப்பகுதிகள் பல காரணங்களால் நீர் காற்று பணி நிறை~ ஈர்ப்பு மண்ணரிப்புக்கு ஆளாகின்றன. இதனால் மண் படிப்படியாக உயர பகுதிகளிலிருந்து கீழே தள்ளப்படுகின்றது. இதனால் மலைகளின் மேற்பரப்பு குறைகிறது இதனால் பணி சரிவு நிகழ்வுகள் pyramid போன்ற சிகரங்கள் கட்டி விளிம்புகள், சின்ன வடிவ வளைந்த ஏரிகள் பீட பூமி மலைகள் போன்றவை உயர்ந்த பீடபூமியின் அடிப்பிலிருந்து உருவாகின்றன சூழிலியல்~ சூழலியல் மலைகள் மீது நிலவும் குளிர்ச்சியான காலநிலை மலைகளில் வாழும் தாவரங்களையும் விலங்குகளையும் பாதிக்கிறது இதனால் மலைப்பகுதியில் வாழும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் போன்றவை இக்கால நிலையில் வாழ ஏதுவாக தங்களை கொள்கின்றன. மலையின் உயர் பகுதியில் சூழலில் அமைப்பானது கிட்டத்தட்ட நிலையான காலநிலை நிலவுகிறது இது உயர் அடுக்கு மண்டலம் எனப்படுகிறது வறண்ட கால நிலைகளுடன் அதிக மழைப்பொழிவு மற்றும் குறைந்த வெப்பநிலை ஆகியவை இப்பகுதியில் மாறுபட்ட காலநிலையை கொண்டதாக உள்ளது உயர் அடுக்கு மண்டலங்களில் காணப்படும் சில தாவரங்களும் விலங்குகளும் தனிமைப்படுத்தப்படுகின்றன ஒரு குறிப்பிட்ட மண்டலத்திற்கு மேலேயும் கீழேயும் உள்ள நில அமைப்புகள் மாறுபட்டு இருப்பதினால் அவற்றின் இயக்கங்கள் அல்லது பரவல்கள் கட்டுப்படுத்தப்படும் என்று தனிப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் அமைப்புகள் வாணல் அளவிய தீர்வுகளாக அறியப்படுகின்றன. உச்ச நிலை மண்டலங்களில் ஒரு பொதுவான முறை நிலவுகிறது உயரத்தில் உள்ள கால நிலையில் மரங்கள் வளர முடியாது அங்கு உள்ள வாழ்க்கையானது எப்பொழுதும் பனி பொழிந்து துறவப்பகுதி மேலே இருக்கும். கீழ் பகுதியில் வர வர குளிர்ச்சியான வறண்ட கால நிலையை தாங்கக்கூடிய ஊசியிலை காடு மரக்காடுகள் காணப்படுகின்றன அதற்கு கீழே மழை காடுகள் காணப்படுகின்றன இந்த பூமியின் நீளமான காலநிலை நிலவுவதால் இந்த காடுகளில் உள்ள மரங்கள் பெரும்பாலும் வெப்ப மண்டல மலைக்காட்டு மரங்களாக இருக்கின்றன உயிரினங்களின் வாழ்க்கையை ஆய்தல். மலைகளின் குளிர்ச்சியான கால நிலையானது அங்கு வாழும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதிக்கிறது இதில் குறிப்பிடத்தக்க ஒரு சில தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மட்டுமே வாழ முடிகின்றன. இதனால் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றன. உலர் கால நிலைகளுடன் உள்ள பகுதியில் அதிக மழையினாலும் குறைந்த தட்பவெட்ப நிலையினாலும் பல்வேறு இயற்கை சூழல்களில் விளங்குகிறது. குறிப்பிட்ட உயர்ந்த மலை மண்டலங்களில் காணப்படும். சில தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மேல் சரியான உணவு கிடைக்காமையால் தனிப்படுத்த~ தனிமைப்படுத்தப்பட்ட ஆலயம் தருவாயில் உள்ளது. இவ்வாறான சுழற்சி முறைகள் வான் தீவுகள் எனப்படுகின்றன சமுதாயம்

ரெண்டாயிரத்தி ஐய்நூறு meter எட்டாயிரத்தி இருநூறு அடிக்கும் கூடுதலான உயரத்தில் உள்ளது இந்த உயரத்தின் மேலே நூற்றி நாற்பது million மக்கள் வாழ்கின்றனர் மேலும் மூவாயிரம் meter உயரத்தில் இருவது முதல் முப்பது million மக்கள் மட்டுமே வாழ்கின்றனர் உயரம் கூட கூட வளிமண்டல அழுத்தம் குறைவதால் சுவாசத்திற்கான குறைவான oxygen கிடைக்கிறது

வரையே உள்ளன. நிரந்தரமாக தாங்க முடியாத மிக அதிகமான உயரம் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது meter ஆகும் எட்டாயிரம் meter உயரத்தில் மனித உயிர்களுக்கு மேல் போதுமான oxygen இல்லை. இதனால் இது மரண மண்டலம் என்று அறியப்படுகிறது everest சிகரத்தின் முனை மற்றும், கேட்டூஸ் சிகரம் ஆகியன மரண மண்டலத்தில் உள்ளன ஆன்ட்டிஸ் மத்திய ஆசியா ஆப்பிரிக்கா

பொய்த்து போகும் ஆபத்து~ ஆபத்து கூடுதலாக உள்ளது. மலைகளிலோ பெரும்பாலும் தாதுக்கள் கிடைப்பதனால் தாது ஆகிலும் சுரங்கங்கள் சில சமயம் மலைவாழ் சமுதாய மக்களே பொருளாதாரத்தில் முதன்மை அங்கமாக இருக்கின்றது இங்கு மிக அண்மைக்காலமாக மலைவாழ் மக்களின் சமுதாயத்திற்கான சுற்றுலா சார்ந்த தேசிய பூங்கா அல்லது sky research போன்ற கவர்ச்சிகரமான வளர்ச்சிகளை அளிக்கின்றனர் மலைவாழ் மக்களின் சுமார் என்பது சதவீதம் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கின்றனர். உலகில் பெரும்பாலான ஆறுகளுக்கான மூலமாக மலை உள்ளது மலைகளில் பொழியும் பனிப்பொழிவால் படியும் மழையானது பனியானது, சமதள மக்களுக்கு ஆற்று நீரை கோடைவால் வழங்கும் ஒரு சேமிப்பு கருவியாக செயல்படுகிறது. மனித குலத்தின் பாதிக்கும் மேலான மக்கள் தண்ணீருக்கு மலைகளை சார்ந்தே உள்ளனர். தமிழரின் பண்டைய பண்பாட்டில் மலை தமிழின் திணைகளின் படி மலையும் மலை சார்ந்த பகுதியும்

இமயமலையின் தொடர் உலகின் மிக சிறந்த உயரம் உயர்ந்த நிலங்கள் இருப்பிடமாகும் சிகரங்களின் இருப்பிடமாகும் இதில் everest சிகரமும் ஒன்றாகும் எப்போதும் உரை பணி மூடியிருக்கும். இந்திய துணை கண்டத்தின் வட எல்லையாக அமைந்துள்ளது இது மேற்கே காஷ்மீர் சிங் காங் பகுதி முதல் கிழக்கே டிபேத் அருணாச்சல பிரதேசம் பகுதி வரை நீண்டு காணப்படுகிறது இமயமலை தொடரில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிகரங்கள் உள்ளன இதில் சிலவற்றின் உயரம் ஏழாயிரத்தி இருநூறு meter க்கும் மேலாகும் இதில் மாறாக ஆசியாவுக்கு வெளியே உள்ள மலை பெரிய சிகரம் ஆக்குவானா குவா

Hai கண்மணி.

என்ன வாங்க வாங்க, வாங்க உட்காருங்க.

ஆஹ் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஆஹ் நல்லா இருக்கேன். உன் பையன் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆஹ் நல்லா இருக்காங்க. பக்கத்துலையே தான் இருக்கோம். ஆனா, பாத்துக்க முடிய மாட்டேங்குது. என்ன பண்றது வீட்ல வேலை எல்லாம் நிறைய இருக்குது. வீட்டு வேல பாக்கவே correct டா இருக்கு. ஆமா, அதே தான் அதே தான் போயிட்டு இருக்கு.

இத பசங்கள பாக்குறதுக்கு, படிப்பு சொல்லி குடுக்குறதுக்கு, சமையல் செய்யவே சரியா இருக்குது. உங்க பசங்க என்ன mark வாங்கி இருக்காங்க plus two ல? அவன் bio maths எடுத்து இருக்கான் bio maths ல nine fifty எடுத்து இருக்கான். ஓ!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

இப்ப அதுதான் என்ன college சேக்குறது, அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம் நல்ல mark கு எடுத்து இருக்கா அவ nine seventy எடுத்துருக்கா, ஆனா, என்ன college சேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்கோம் anna university சேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு apply பண்ண சொல்லி இருக்கேன். நீங்க எங்க பாக்கபோரிங்க? அவனுக்கு வந்து full லா விருப்பம் வந்து medical side தான் சொன்னான் சரி medical side ல பாப்போம் அப்படின்ட்டு SRM college இந்த மாதிரி பாக்கலாம்ன்னுட்டு இருக்கேன் நானு.

ஹம் இப்ப engineering college ஜூ நீங்க full லாவே நீ சென்னை தான, நான் வந்து திருச்சினால எனக்கு சென்னை பத்தி தெரியாது. so அதனால உங்களுக்கு தெரிஞ்ச medical college தெரியுங்களா? Medical colleges சா நிறைய இருக்கு சென்னைல சேன்திங்க net ல போட்டு search பன்னுநிங்கனாலே உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இல்லா ஆனா அண்ணா university, மூலமா போணும்னாலும், அதுக்கு direct டா apply பன்னுனிங்கனா அங்க என்ன colleges லா உங்களுக்கு இருக்கு அந்த college வந்து அவுங்க உங்களுக்கு குடுப்பாங்க உங்க mark குக்கு ஏத்த மாதிரி.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 அதுனால என்னலா college இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு list டு போட்டுருப்பாங்க online ல. அதையும் பாக்க சொல்லுங்க அது இல்லாம என்ன college ல உங்களுக்கு சேற்ற விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்து anna university ல தான் direct டாவே சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. Direct டாவே okay okay இப்போ வேற எங்க, வேற எங்க NEET வேற எழுதணுமா? NEET எழுதிட்டு அந்த result பாத்துட்டு தான், அதுக்கு அப்பறமேட்டு இங்க college படிக்க வைக்கிறதா அப்படி இல்லனா abroad அனுப்பலாமான்னு ஒரு idea ல இருக்கேன் நானு. சரி அதான் உன் நீ நல்லா உம் நீ நான் எல்லா ஒரே college படிச்சோம் தான, சரி முன்னாடியே நீ சென்னைல இருந்தனால உனக்கு எல்லா விவரமுமே தெரியும் அப்படின்னு சரி என்னான்னு கேட்டு போலாம்னு வந்தேன். ஓ! சேரி சேரி. College ஒன்னும் பிரச்சனை இல்ல சென்னைல இல்லாத college ஜா, நிறைய college இருக்கு எல்லாத்துக்குமே ஆனா அவுங்க அவுங்க, பசங்க படிக்கும் போதே அவுங்கலாம் பேசி வச்சு இருப்பான்கள என்ன மாதிரி college சேரனும், எந்த college சேரனும்ன்னு அவுங்களுக்கு ஒரு idea இருக்கும் அதனால அவுங்களுக்கு என்ன college சேர புடிச்சிருக்கு,

எல்லா college லையுமே நான் ரொம்ப full லாவே aim பண்றது வந்து government college ல கிடைச்சா கொஞ்சம் நல்லா benefit டுன்னு நான் நினைக்கிறன். ஏன்னா? இப்ப ஆஹ் சென்னைய பொறுத்த வரைக்கும் private college னா full லா donation மட்டுமே கிட்டதட்ட ஆஹ் பதினச்சு லட்சம் பதினாறு லட்சமே கேக்குறாங்க,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

Okay okay இப்ப BE ல வந்துட்டு என்ன படிக்க போறா அவ? BE ல வந்து computer science சா இல்ல architecture ரா? அவ computer science தான் படிக்க போறாளாம் அதுலயும் நிறைய சொல்றா அவ,

Computer science தான் சொன்னா என்கிட்ட, அதுல தான் போகபோறேன்னு அதுக்கு அப்பறம், போயிட்டு கூட அதுக்கு மேல நிறைய இருக்குல அதுலயே, Java, C plus plus அது இதுன்னு அவுங்க படிச்சு முடிச்சதும் அதுக்கு ஏத்த மாதிரி எது அவுங்களுக்கு suitable லா இருக்கோ அதுல வந்து சேர்ந்து படிக்க போறேன் அதுக்கு அடுத்து அதுல work பண்ற மாதிரி போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.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 நம்மளோட family க்கு தகுந்த மாதிரி BE படிடான்னுன்னே இல்ல எங்க வீட்டுக்காரரோட dream வந்து doctor ஆகணும்ன்னு so அவரால முடில, படிக்க முடியாதனலா சரிநாம தான் ஆகல நம்ம பையன்னாவது ஆகட்டும்ன்னு அவன்ட்ட ஒரு suggestion தான் கேட்டோம் அவனும் அதே மாதிரியே படிச்சிட்டான் அவனுக்கு அந்த dream இருக்கு சரி அதனால தான் பாப்போம் அப்படின்னு சொல்லி தான். இங்கயும் அதே தான் சொல்லிட்டு இருந்தா doctor ஆவேன் doctor ஆவேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா திடீர்ன்னு, பாத்தா tenth ல கொஞ்சம் உடம்பு சரி இல்லாம mark கொஞ்சம் கம்மி ஆனதும் upset ஆயிட்டு வேண்டாம் நான் இதே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டா computer science ன்னு. ஆஹ் அதுக்காகத்தான் நான் அதுல computer science ல நான் நல்லா படிச்சு அதுல எது top ல இருக்கோ அத படிச்சு நான் வந்து abroad போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. College பண்ணும்போதே side ல ஏதோ course லா சொல்றா அதலாம் படிச்சு நான் வந்து abroad போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எதுவோ நால்லா இருந்தா சரி தான் ஏதோ சேர்ந்து நல்லா படிச்சு அப்படின்ட்டு okay சொல்லிட்டேன் நானும்.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

அவ எது சொன்னாலும் correct டா இருந்தா நீ செய்யி அப்படின்னு சொல்லிட்டு நான் encourage தான் பண்ணுவேன், எதுனாலு செய்யி பரவால அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவ செய்வா.

மறைக்க மாட்டா எல்லாமே சொல்லிடுவா என்கிட்ட இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதலாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது புடிச்சு இருக்கு நான் பண்றேன்னு, சொல்லிட்டு செய்றனால ஒரு நம்பிக்கை தான பசங்க மேல நம்மளுக்கு,

நம்ம பண்ணாம யாரு பண்ண போறா இப்ப நான்லா படிக்கும்போது, எங்களுக்கு அந்த encouragement லா கிடைக்கல நான் வந்து teacher ஆகணும்ன்னு ஆசப்பட்டேன் அடுத்து அடுத்து படிக்கனும்ன்னு ஆசப்பட்டேன் but டு family situation எங்க அம்மா வந்து average ஜா தான் படிப்பேன்ரனால வந்து வேண்டாம்,

ஒரு five years work பண்ணுனேன் IT ல. IT ல okay okay MBA ல என்ன major எடுத்து படிச்ச அனிதா? நான் வந்து finance தான் படிச்சேன் BCOM தான் பண்ணுனேன் அதனால MBA ல finance தான் முடிச்சிட்டு job ல இருக்கும் போதே தான் corres ல பண்னேன் .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 நம்ம college லயே தான் MCOM படிக்கனும்ன்னு ஆச ma'am தான் சொல்லிட்டு இருந்தாங்க பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசில வந்து பண்ண முடியாம போயிடுச்சு அதுக்கு அப்பறம் சரி MBA தான் ஒரு degree யோட விட கூடாது MBA பன், corres ல MBA பண்ணுனேன் ஒன்னும் இல்ல so வீட்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன் இப்போ ஒன்னும் முடியாமா.

ஆஹ் என்ன பண்ண முடியுது எனக்குலா ரொம்ப ஆச வெளில போகணும், வேலைக்கு போயிட்டு வருவோம் நம்மளும் கொஞ்சம் support பண்ணுவோம் என் husband டுக்கு அந்த அளவுக்கு salary கிடையாது கம்மிதான் அதனால, நம்மளும் support பண்ணுனா தான் முடியும் பாப்பாவ வழக்குரதுகுன்னு பாக்குறேன் இவுங்கள விட்டுட்டு எங்கேயும் போக முடியலையே இவுங்க கூடயே தான் இருந்து நாம பாத்துக்க வேண்டியதா இருக்கு பொண்ணு வேற தெரியாத area ல இருக்குரோம்ன்னு சொல்லிட்டு அது ஒரு பயம்.

என் பையன்னால தான் நான் வேலைய விட்டு நின்னேனே. நிறைய பேரு அந்த மாதிரி தான் இருக்கோம் actual லா.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

College படிக்கும் போது எல்லா பேசுறோம் இது பண்ணனும் அது பண்ணனும் அப்படில்லா அதுக்கு அப்பறம் family ன்னு வரும் போது அது அப்படியே போயிடுது.

பொண்ணு கிட்ட அது தான் சொல்லி இருக்கேன் நீ settle ஆகி நல்ல ஒரு இதுல இருந்ததுக்கு அப்பறம் தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா கண்டிப்பா, நம்ம பட்ட கஷ்டத்த அவுங்களும் பட கூடாதுல. ஆமா கண்டிப்பா, நம்ம கையில ஒரு ரூபா இருந்தா தான் வந்து நல்லது அது எப்பொமெ.

நம்ம college படிக்கிறப்ப அம்மாலா சொன்னாங்க, இருபதுல முடிச்சிட்டு இருபத்து ஒன்னுலையே கல்யாணம் பண்ணிடனும் இல்லனா பக்கத்து வீடுகாரன்கலாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம இப்ப நான் எனக்கு திருச்சில வந்த வரைக்கும் எனக்கு தெரியல, அதுக்கு அப்பறம் உங்க கூடலா பழகிட்டு college முடிச்சிட்டு வந்துட்டு இங்க சென்னை வந்துட்டு,

பாக்க ஆரம்பிச்சிடுவாங்க mostly எல்லாருக்குமே, எனக்கு எல்லாமே college முடிச்ச உடனே எங்க அம்மா பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப serious சா பாக்க மாட்டாங்க சும்மா relation அப்படி தான் சொல்லி பாப்பாங்க அதுக்கு அப்பறமா வந்து, ஒரு four years ஆயிடுச்சு அப்ப பாக்க ஆரம்பிச்சே எனக்கு four years கழிச்சு correct டா twenty five year ல தான் வந்து marriage ஆச்சு.

இப்ப college friends லா பாத்தியா?

College friends யாருன்னா பாத்தியா யார் கூடன்னா touch இருக்கா?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 ரொம்ப தூர தூர இருக்கனால நாம எங்க போயி பாக்க முடியுது ஏதாது function அந்த மாதிரி arrange பண்ணாலும் பாக்க முடிய மாட்டேங்குது ஏதோ பக்கத்துல இருக்கனால நான் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஹம் ஆமா ஆமா கண்டிப்பா. நீயும் தூரத்துல இருந்தாலும் வந்து பாக்க முடியாது. ஹம் எல்லாம் ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க ஒரு சிலர்லா எங்க இருக்காங்கன்னே தெரிய மாட்டேன்குது, என்னோட close friend ஒருத்தி இருக்கா அவகூட மட்டும் தான் வந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் நானு. அவ மட்டும் தான் touch ல இருக்கா அதுவும் இப்ப சுத்தம் குழந்தை பொறந்து school ளுக்கு அனுப்ச்சதுக்கு அப்பறம் அவ வேலைக்கு போனா சுத்தமா பேசுறதே இல்ல அப்போனா நானா phone பண்ணா busy யா இருக்கேண்டி அப்படின்பா. அப்படி தான் போயிட்டு எல்லாமே என்ன பண்றது. பொண்ணுங்க life தான் அப்படி பசங்களுக்குளா அப்படிலா இல்ல.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

நிறைய பேரு அப்படி இருந்துமே ஆனா ஒரு சில பேருக்கு அது வந்து set ஆகா மாட்டேங்குது எண்ணமே சொன்னாங்க என் sisters லா வந்து நீ kinder garden ல விட்டுட்டு போ அங்க விட்டுட்டு போ பாத்துப்பாங்க, But நம்ம எதுக்கு இருக்கோம் அப்பறம் அவங்கள பாத்துக்குரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் தான் பாத்துக்கணும் கூட இருந்து நான் தான் எல்லாம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பாத்துப்பேன் பாப்பாவன்னு நானே தான் full லா பாத்துக்கிட்டேன். ஹம் உம் ஆமா, எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்குற மாதிரி வராதுல ஏதாது ஒண்ணுன்னா நாம அனுசரிச்சு பேசுவோம் அவுங்கன்னா ஏதாது அடிசிட்டாங்கன்னா நம்ம மனசு தான்காதுல.

Easy யா சொல்லிருறாங்க நம்மளால தான் எதுமே முடியல. ஆனா நிறைய பேரு, வேலைக்கு போராங்க அனிதா? ஆமா, இருக்காங்க நிறைய பேரு ஹம் இருக்காங்க நிறைய பேரு அந்த மாதிரி இருக்காங்க.

அவுங்களுக்கு ஒரு யாருன்னா ஒரு துணை இருப்பாங்க கூட வீட்ல relatives யாராவது இருப்பாங்க இப்ப என் sister கு வந்து வீட்ல வந்து வேலை செய்ராங்க, அவுங்களுக்கு கூட வந்து மாமியார் மாமனார் இருக்காங்க பாத்துக்குரதுக்கு அதனால பிரச்சனை இல்ல இப்ப யாருமே இல்லைனா என்ன பண்றது.

நான் என் போ என் ப என் பொண்ணு என் பொண்ணு சின்ன வயசுல இருக்கும் போது என் மாமியார்ற கெஞ்சினேன் வந்து இருங்க நான் வேலைக்கு போறேன் school சேத்துட்டேன் அப்படின்னு, வர மாட்டேன்டாங்க அப்பறம் கொஞ்ச நாள் ஆனதும் second standard போனதும் கேட்டேன். Fifth போனதும் கேட்டேன் இப்ப college வரைக்கும் வந்துட்டா அப்படியே கேட்டு கேட்டு college வரைக்கும் ஒட்டியாச்சு அவுங்க எப்பயுமே நான் வரமாட்டேன் எங்க வீட்ல தான் இருப்பேன்டாங்க என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி யாரும் help பண்ணலைனா ஒன்னும் செய்ய முடியாது.

சேரி அனிதா, நான் கிளம்புறேன் அவர் வேற வந்திடுவாரு நான் போய் சமைக்கணும். சேரி , நல்ல college அ பார்த்ட்

பண்டா பகதூர் குரு கோவிந்த் சிங் ஜி ஒடுக்கும் ஆட்சியாளர்களிடம் இருந்து ஏழை ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமத்துவம் மற்றும் நீதிக்காக தியாகம் செய்து போராடினார் உலக வரலாற்றில் எந்த உதாரணத்தையும் காண முடியாது உங்கள் இறுதி இறுதி இந்த பணியை சரியான நேரத்தில் தொடர அவர் பாபா பண்டா பகதூர் சிங்கை நாந்தேட் நாட்டிலிருந்து பஞ்சாபுக்கு அனுப்பினார் அவர் சீக்கிய வரலாற்றில் முதல் முறையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவினார் அரசாங்கம் அல்சா அரசை நிறுவினார் குரு கோவிந்த் சிங் ஒதுக்கப்பட்ட மேலாட்டமான ஏமாற்றமடைந்து மக்களுக்கு தைரியம் சுயமரியாதையை தன்னம்பிக்கை போராட்டக்கலை மற்றும் வெற்றி ஆகியவற்றின் மறு செய்தியை வழங்கினார் அது கிட்டத்தட்ட முடிந்து விட்டது வரலாறு அடக்குமுறை மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக அரசாங்கத்துடன் மோதி முகலாய பேரரசு வேர்களை உலுக்கிய வரலாற்றில் மறக்க முடியாத மாபெரும் தளபதி பஞ்சாப் நிலத்தில் எட்டு ஆண்டுகளாக குதிரைகளை வைத்திருந்தார் கால்தடயங்களை விட்டு விட்டு பஞ்சாபை சீக்கிய கு~ குறுகிய காலத்திற்குள் ஒரு வலிமைமிக்க அரசியல் சக்தியாக மாற்றப்பட்டது. பொருளாதாரம் மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் மூலம் பஞ்சாப் பலப்படுத்தப்பட்டது நீண்ட காலமாக எந்த எதிரியும் கல்லடைக்க சளைக்கவில்லை முடியும் ஜாபார் முகலாய ஆட்சி பேரரசு சீக்கியர்களின் தடயங்களை அழிப்பதன் மூலம் துடைத்தார் ஆனால் அவர்கள்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 மிகப் பெரிய முகலாய பேரரசின் அடித்தளத்தை அமைத்தது வென்று ஆக்கப்பட்டது இறுதியாக ஜூன் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறில் அடக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக போராடப்படும் போது அவர் அவர் தனது எழுநூத்தி நாற்பது தோழர்களுடன் தன்னைத்தானே தியாகம் செய்த தைரியம், ஆசை, விளையாட்டுத்தனம் மற்றும் துணி~ துணிச்சலுடன் தன்னைத்தானே தியாகம் செய்தார் எ~ அதுவும் உலகின்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 குழந்தைப் பருவம் பாண்டா பகதூர் இவருடைய உண்மையான பெயர் லக்ஷ்மண் தாஸ் ராஜபுத்திர குடும்பத்தில் பிறந்தவர் தங்கள் மகனும் துணிச்சலான வீரனாக மாறியதால் பெற்றோர்கள் வருத்தம் அடைந்தனர் எனவே ஆரம்பத்திலிருந்து அவருக்கு ஆஸ்திரஸ் க~ கவசம் மற்றும் வேட்டையாடும் அறிவு இருந்தது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 அவரது இதயம் மிகவும் கனமாக இருந்ததை பார்த்து அவர் தனது வீட்டை மாற்றினார் துறந்து தனிமே~ தனிமனிதனாக மாறினான் அமைதியைத் தேடி அவர் ஒரு சா~ ஒரு சாது ஜானகி தாஸை சந்தித்தார் அவருக்கு மாதே தாஸ் என்று பெயர் பெயர் மாற்றினார் அப்போது சாது ராமதாசை சந்தித்தார் ஆனால் அங்கு அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை நாற்று சுற்றுப்பயணம் சென்றுள்ளார் நாசா பஞ்சவாடி என்ற இடத்தில் அவர் ஒரு யோகியான ஆக ஆகர் நாத்தை சந்தித்தார் அவருடைய சேவையில் அவர் யோக சாதான யோக சாதனா மற்றும் நிபுணரானார் மூன்று வருடங்கள் ஆகர் நா~ நாதரின் சேவைக்குப் பிறகு அவர் இறந்தார் ரித்தி சித்திகள் மந்திரி~ மந்திரிகம் மாந்திரீகம் ஜந்தர் மந்திரம் என்று அனைத்து புத்தகங்களும் அவர் கைகளில் வந்தன அவர் அதை மிக விரைவாக தேர்ச்சி பெற்றோர் பலர் அவருடைய சீடர்கள் ஆனார்கள் அவரது விருப்பங்களை நிறைவேற்ற அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது அதன் காரணமாக அவர் மிகவும் திமிரு பிடித்தார் குருகோவிந் சிங் ஜி உடனான சந்திப்பு குருகோவிந் சிங் சந்தித்த போது அவர் அஹேகார் இறந்த பிறகு அந்த மனிதனும் அலைந்து திரிந்து மேடாரை அடைந்து ரவியின் கரையில் தனது கவர்ச்சியை காட்ட தொடங்கினார் நிறுவனத்தை சேர்ந்த ஒருவர் சாந்தமகா மகா~ மகாத்மாவை சிம்~ சிம்மாசனத்தில் அமர வைத்து பின் அரியணையை தவி~ தவிர்ப்பதில் மிகவும் சாதிப்~ சிரித்துக்கொண்டே மகிழ்~ மகிழ்வடைவதாக பண்டா பகதூர் பற்றி சீக்கியர் கூறினார் குரு சாஸ்திரி சிரித்துக்கொண்டே இப்போது அரியணையை க~ கழுவி கவிழ் கவிழக்கூடிய கூடியவர் பேச்சாளர் சில நாட்களில் ஓவியர்க்கு பிறகு அவர் துறவி முகாமுக்கு சென்றார் குருசாதித் யாரும் உட்கார அனுமதிக்கப்படாத தனது படுக்கைக்கு சென்றார் துறவி வந்து பார்த்ததும் மனதுக்குள் கடும் கோபம் வந்தது கட்டில் பலமாக